ear க்கு வந்து, யாருமே specification கொடுக்க மாட்டாங்க ear cleaning அந்த மாதிரி ear ல ஒரு problem வந்துச்சுன்னா அதுக்கு யாரும் prescribe பண்ண மாட்டாங்க so அதை வந்து regular ஆ ஒரு three months க்கு ஒருக்கா அந்த checkup ம் பண்ணுவாங்க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 இல்லை நாகர்கோயில்ல தான் இருக்குது main branch ஓ okay நாகர்கோவில்ல வந்து வேப்பமூடு ஜங்ஷன் பக்கத்துல இருக்குது

okay வா நீங்க வேப்பமூடு ஜங்ஷன் பக்கத்துல வந்துட்டு, நீங்க விஜய் கிளினிக் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு clinic உ பக்கத்துலதான் நீங்க அதுல வந்தா பாதியில வந்தாலே தெரிஞ்சிரும் ஆஹ் okay so வந்து இதுல வந்து இதுல வந்து என்னன்னா இந்த eye checkup இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு aged person க்கு premium கிடையாது அப்படிங்கும்போது உங்க premium card அ use பண்ணாலும் நீங்க அவங்களையும் கூட்டிட்டு வந்து நீங்க eye checkup பண்ண வைக்கலாம் okay அவங்களுக்கு வந்து என் premium card மூலமா பண்ணலாமா ஆஹ் உங்க premium card மூலமா அவங்களுக்கு நீங்க கூட்டிட்டு வந்து பண்ண வைக்கலாம் எல்லாருக்கும் இல்லை ஒரு card க்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து schedule போட்டுக்கலாம் ஆனா எல்லாருக்குமே free ஆ பண்ணலாம். schedule படி இப்ப இங்க எனக்கு பார்க்க வேண்டாம் எனக்கு பதிலா எங்க அப்பாவுக்கு பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்க premium card ல வந்து உங்க அப்பாவுக்கு வந்து entry போட்டிருவாங்க

யாராவது ஒரு ஆள்தான் schedule போட முடியும் நீங்க free checkup ல வந்து அஹ் schedule இல்லாம பாத்துக்கலாம்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

அந்த doctors வந்து premium card members க்கு வந்து உங்களுக்கு information வந்துரும் so அந்த information படி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்க free ஆ பார்க்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு அந்த இது ஆஹ் அந்த இதை use பண்ணி வேற யாருக்காவது உங்க அப்பாக்கோ அம்மாவுக்கோ அப்படி ஏதாவது பார்க்கணும்னாலும் பார்க்கலாம் அது age limit க்கு மேல இருக்கிறவங்களுக்கு இதுல கொடுத்துக்கலாம் ஆஹ் okay okay okay வா okay உங்க premium card வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஆஹ் உங்க name எல்லாத்தையும் register பண்ணணும் இங்க office ல வந்து office க்கு direct ஆ வரணுமா ஆமா உங்க office க்கு direct ஆ வந்து உங்க age உங்களுக்கு வந்து ஒரு regular body checkup எடுப்பாங்க

major ஆ எந்த வித ஆஹ் இது disease இல்லை

major ஆ எந்த வித disease உம் இல்லை அப்படிங்கிறதை நீங்க confirm பண்றதுக்காக ஒரு checkup எடுப்பாங்க okay அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த check up இருந்துச்சுன்னா அதுக்கான treatment க்கு தான் அவங்க பண்ணுவோமே தவிர premium க்கு பண்ண மாட்டாங்க

so அந்த regular body checkup எடுத்து அந்த checkup க்கான fees மட்டும் நீங்க கட்டற மாதிரி வரும் premium எடுக்குறதுக்கு மத்தபடி மத்தபடி premium cards மட்டும் கட்டணும் first அத fill பண்ணிட்டு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

so hi guys எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான்தான் சாம் சரி இன்னைக்கு நம்ம எதப்பத்தி பார்க்கப்போறோம் அப்படின்னா பொழுதுபோக்கு entertainment so நம்ம day to day life ல வாழ்க்கையில நம்ம வந்து பொழுதுபோக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாடுவோம் game அ game விளையாடுவோம் அஹ் படம் பார்க்கப் போவோம் நம்ம நண்பர்களோட ஊர் சுத்துவோம் நம்ம குடும்பமா வெளிய போவ~ போவோம் பல இடங்களுக்கு போவோம் அஹ் சுற்றுலா போவோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல அதனால இந்த பொழுதுபோக்குங்கிற விஷயம் வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து பொழுதுபோக்காதான் எல்லாத்தையும் நம்ம பண்ணுவோம் சரிதானே அஹ் எந்த ஒரு கட்டாயமும் இருக்காது நம்ம இத பண்ணிதான் ஆகணும்ட்டு ஆனா நம்ம நம்மவோ~ நம்மளுடைய சந்தோஷத்துக்காக நம்மளுடைய ஒரு அஹ் satisfaction காக நம்மளோட ஒரு முயற்சிக்காக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் சரிதானா அதனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த தலையங்கத்தை எடுத்திருக்கோம் பொழுதுபோக்கு so அஹ் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப புடிச்சது அப்படி என்னன்னா அஹ் என் நண்பர்களோட ஊர் சுத்துறது அப்புறம் நாங்க குடும்பமா சேர்ந்து வெளியே போறது அப்புறம் விளையாடுறது game விளையாடுறது முக்கியமா படம் பார்க்கப் போறது எனக்குன்னா வந்து தளபதி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட படங்கள் எல்லாமே பார்த்திருக்கேன் அஹ் எல்லா படமும் first day first show தான் சரிங்களா recent ஆ வந்த வாரிசுக்கு கூட நான் போயிருந்தேன் friend டோட செம enjoyment உ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஹ் daily அ~ அஞ்சு மணி நாலரை அஞ்சு மணி ஆயிடுச்சுன்னா ஊர்ல ground இருக்கு so சாயங்காலம் ஆச்சுன்னா நாங்க volley ball விளையாடுவோம் கைப்பந்து விளையாடுவோம் அஹ் அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான கூட ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மாவே இருக்கற நம்ம திடீர்ன்னு friends எதாவது speed ஆ ஏதாவது செஞ்சோம்னா நம்மளால அத செய்ய முடியாது ச~ correct தானே ஆனா இது அப்படி இல்லை இங்க நம்ம daily நம்ம உடம்ப சுத்தி விளையாடினோம் அப்படின்னா அஹ் வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது அஹ் கொழுப்புச்சத்து அதெல்லாம் குறையும் அஹ் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கலாம் நம்ம உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பா வே~ வேலை செய்யும் இந்த பொழுதுபோக்கு நம்ம வந்து அதிகமான பேர் நம்ம இப்ப என்ன பண்றோம்ன்னா பொழுது போக்குக்கு பொழுது போக்குக்கு வந்து நம்ம கையில இருக்க இந்த mobile தான் நம்ம use பண்றோம்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

அவங்க கிட்ட phone ல பேசினா பேசணும் அப்படின்னு நான் சொல்லலைங்க அவங்களால நீங்க வெளிய போக முடியாத கூட இருக்கலாம் ஆனா

இந்த phone ல பேசிட்டு நம்ம அப்படியே ஓடி ஆடி விளையாடுவாங்க ஆமா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வீடு இருக்கு நம்ம government போட்டுக் கொடுத்த அந்த road இருக்கு நம்ம நண்பர்கள்கிட்ட பேசிட்டு அதுல நடந்துக்கிட்டே இருந்தோம்னா jolly யா இருப்போம் சந்தோஷமா இருக்கலாம் பொழுதுபோக்காகவும் இருக்கும் தமாஷாவும் இருக்கும் so வந்துட்டு நான் daily என்ன பண்ணி இந்த பொழுதுபோக்கா jolly ஆ இருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில ஆனா வேலைங்க சாயங்காலம் நாலரை எல்லாம் ஆனா அடிச்சு புடிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ground க்கு போயிருவேன் அஹ் விளையாடுறதுக்கு அஞ்சு மணில இருந்து விளையாடுவோம் ஏழு மணி ஏழே கால் வரைக்கும் கண்ணு அஹ் அந்த இருட்டி அஹ் கண்ணு இந்த வந்து நாங்க விளையாடுனது actual ஆ அந்த பந்து வந்து தெரியாத அளவுக்கு எப்ப போகுமோ அப்பதான் நாங்க விளையாட்ட முடிப்போம் அந்த அளவுக்கு நாங்க விளையாடுவோம் அஹ் ஜாலியா இருப்போம் நிறைய சண்டை வரும் அஹ் நிறைய நடக்கும் ஆன பிறகும் கூட நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த எவ்வளவு கவலை இருந்தாலுமே அந்த பொழுதுபோக்கான அந்த விளையாட்டுல நாங்க வந்து விட்டுருவோம் எனக்கு இப்போ முக்கியமா எனக்கு என்ன பொழுதுபோக்கு எந்த விளையாட்டு ரொம்ப புடிக்~ பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா cricket தான் எனக்கு இப்போ ரொம்ப பிடிக்கும் என்னோட எனக்கு எனக்கு வந்து favourite உ cricketer யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் ரோஹித் சர்மா அதுக்கும் முன்னாடி அஹ் அதுக்கு முன்னாடி இப்போ வந்~ இப்ப current cricketer ல ரோஹித் சர்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு முன்னாடி யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச cricket இன் கடவுள் அப்படின்னு அஹ் அழைக்கப்படுற அப்படின்னு பெயர் கொண்ட cricket இன் கடவுள் அஹ் ஜாம்பவான் cricket ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் அவர்தான் என்னோட first உ first உ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 அவராலதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் cricket நான் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டதும் அவராலதான் நான் மட்டும் இல்ல இந்த இங்க இருக்கிற பல பேர் அப்படித்தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவராலதான் cricket விளையாடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அவராலதான் எனக்கு cricket இன்னைக்கும் விளையாடுறேன் friends கூடயும் சரி நண்பர்களோடயும் சரி வெளியில பக்கத்து ஊர்ல இருக்க match போறதும் சரி அஹ் அவராலதான் நான் எல்லாமே அப்படின்னு கூட சொல்லலாம் அவருடைய அந்த straight drive நேரா அடிப்பார்ல பந்து அது four க்கு நேரா கிழிச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி போகும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த பாராட்டுவாங்க அவரை மாதிரிலாம் யாரும் அந்த அஹ் நுணுக்கமான இந்த ஆட்டத்தை யாரும் ஆட முடியாதுன்னு கூட நிறைய பேர் ஜாம்பவான்கள் சொல்லுவாங்க ஒரு ருசிகரமான ஒரு சம்பவம் சொல்றேன் கேட்டுக்கோங்க என்னன்னா அந்த பொழுதுபோக்கான ஒரு விஷயம்தான் அஹ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பிராட் ஹாக் அப்படின்னு ஒரு cricketer வந்து அஹ் அஹ் புதுமுக வீரரா ஆஸ்திரேலியாக்கு அறிமுகம் ஆவராரு அப்பவுமே சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு செம form form ல இருக்க ஒரு cricket player அந்த time ல பிராட் ஹாக் போட்ட ball ல வந்து டெண்டுல்கர் out ஆயிடுறாரு எப்படின்னா ஆயிடுறாரு அப்ப வந்துட்டு autograph கேட்கிறாரு யாரு நம்ம பிராட் ஹாக் நம்ம டெண்டுல்கர் கிட்ட

சந்திச்சிருக்காங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பிராட் ஹாக்கும் சச்சின் டெண்டுல்கரும் எப்படின்னா பிராட் ஹாக் சச்சின் டெண்டுல்கர்க்கு ball போ~ bowling போடுறாரு ball போடறாரு சரிங்களா நாற்பத்தி ஒன்பது முறையுமே அவர் wicket ஏ ஆகலைங்க டெண்டுல்கரு பிராட் ஹாக் bowling ல அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமான ஆட்டக்காரர் அவர் அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஆட்டக்காரர் அப்படிப்பட்ட இந்த பொழுதுபோக்கான விஷயங்களை நம்ம வந்து ஓரங்கட்டாம அதை எடுத்து நம்ம jolly யா இருக்கணும் அந்த பொழுதுபோக்கை வச்சு அதை பொழுதுபோக்கா நம்ம கழிக்கும் போது நம்ம உடலும் ஆரோக்கியமா இருக்கும் ஏன்னா நம்ம உடம்பை கை கால அசைச்சு அசைச்சு நம்ம விளையாடும் போது பொழுதுபோக்காவும் இருக்கும் நம்ம உடம்புக்கு ஒரு சோர்வு இல்லாம இருக்கும் அது மாதிரி நம்ம படம் பார்க்கிறோம் அஹ் இப்ப திரையரங்குகளுக்கு போய் படம் பார்க்கிறோம் நண்பர்களோட போறோம் குடும்பமா போறோம் அது எல்லாமே ஒரு பொழுதுபோக்கான விஷயம்தான் நம்ம அது வந்து நம்ம எவ்வளவு தான் ஒரு மனக்கஷ்டங்கள்ல இருந்தாலும் பொழுதுபோக்கான நேரங்கள்ல நம்ம நண்பர்களோடோ குடும்பத்தினரோடு செலவழிக்கும்போது என்னன்னா அந்த கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியாம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு காத்தோடி காத்தா போயிடும்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 அதனால யாரும் சோர்வாகாதீங்க அஹ் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம இந்த வாழ்க்கைய இருக்கிறது ஒரு ஒரு வாழ்க்கை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அதை வந்து அஹ் சந்தோஷமா நிம்மதியா எடுத்துட்டு போக முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம சந்தோஷமா நிம்மதியா எடுத்துட்டு போணும் அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் அஹ் குடும்பத்தார்கள் அதே மாதிரி இந்த பொழுதுபோக்கு எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து சந்தோஷமா இருப்போமோ அவ்வளவு தூரத்துக்கு எதுல இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் நாம வந்து எவ்வளவு தூரம் பொழுதுபோக்கா இருக்கோமோ அதாவது வேலையிலும் பொழுதுபோக்கா இருங்க நான் சொல்லலைங்க அதை மட்டும் தப்பா எடுத்துக்காதீங்க அஹ் பொழுதுபோக்கா இருக்கலாம் எப்படின்னா நம்ம விடுமுறை நாட்கள்ல இல்ல நம்ம குடும்பத்தோட அந்த நேரத்தை செலவழிக்கணும் அப்படிங்கிற நாட்கள்ல வந்து நம்ம பொழுதுபோக்கா எங்கனாலும் ஊர் சுத்தலாம் நண்பர்களோட எங்கனாலும் வெளிய போலாம் குடும்பமா எங்கனாலும் வெளிய போலாம் அது~ அதுக்கப்புறம் படம் பார்க்க போனோம் நண்பர்களோட சேர்ந்து விளையாட போகலாம் அப்படீன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அஹ் அதைத்தான் நான் சொல்றேன் எல்லாரும் அதனால உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கோங்க பொழுதுபோக்கா jolly யா இருங்க நிம்மதியா இருங்க சந்தோஷமா இருங்க so இன்னையோட இந்த topic அ நம்ம என்ன பண்ணிக்கலாம் முடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம் திருப்பியும் நான் சொல்றேன் எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அந்த பொழுதுபோக்க கடைபிடிங்க நன்றி வணக்கம். வணக்கம் எனது பெயர் வந்து சரண்யா இப்போ நம்ம என்ன topic கை பத்தி பார்க்க போறோம்னா ஆஹ் education education ங்குறது எல்லாருக்கும் எந்த அளவுக்கு important ன்னு தெரியும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில வந்து நாம வந்து நல்லா படிச்சா மட்டும் தான் நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா settled ஆன வேலைக்கோ இல்ல இதுக்கோ நம்ம வந்து போக முடியும் அப்போ நம்ம வந்து

அதுக்கு நாம என்ன பண்ணணும் நல்ல school நல்ல colleges நல்ல tuition centre க்கு அனுப்புறது வந்து நல்ல tuition centre க்கு அதேமாரி நம்ம போயி ஆஹ் பிள்ளைங்கள நம்ம வந்து இது பண்ணா மட்டும் தான் இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா ஒரு education வந்து இந்த காலத்துல வந்து கிடைக்கும் அப்படி இல்லாம நம்ம வந்து உம் education அ வந்து அந்த அளவுக்கு important தராம நம்ம அந்த அளவுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து புரிய வைக்காம விட்டுட்டோம்னா பிள்ளைங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா போயிடும் அதனால இப்போ இருக்குற situation ல பிள்ளைங்களுக்கு education ங்குறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அதுமட்டுமில்லாம நம்ம அஹ் starting லயே நம்ம வந்து சேர்க்கும் போது நல்ல colleges நல்ல இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து சேக்குறது தான் வந்து எல்லாத்துக்குமே நல்லதா இருக்கும் அது மாதிரி தான்

starting லயே நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு school ல போய் சேர்த்தோம்னா பிள்ளைங்க வந்து continue பண்றது ரொம்ப கஷ்டம் அதுலேயும் நம்ம வந்து நல்ல ஒரு பிள்ளைங்களுக்கு நல்ல புரியறமாரி நல்ல புடிச்ச school ல அந்த admosphere எல்லாம் புடிச்சு இருந்துச்சுன்னா புள்ளைங்களுக்கு வந்து அந்த இது வந்து நல்லா இருக்கும்னு சொல்றாங்க அதேமாதிரி தான் ஒரு ஹம் ஒரு ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து starting லயே வந்து அஹ் நல்லா school புடிக்கல அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து அது வந்து கஷ்டமாயிடுது புள்ளைங்க வந்து pickup ஆகுறதற்கு பிள்ளைங்களுக்கு வந்து கஷ்டமாயிடுது அதே மாதிரி தான் நம்மள வந்து என்ன பண்ணணும்னா புள்ளைங்கள வந்து நல்ல school ல வந்து நம்ம வந்து சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குற school ல வந்து ஒரு குழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுப்பதை விட காசு வாங்குறதுல தான் முக்கியமா இருக்காங்க நிறைய school ல என்ன பண்றாங்கன்னா அஹ் காச வாங்க அஹ் காசு வந்து வாங்கிட்டு அந்தளவுக்கு வந்து education சொல்லிக் கொடுக்கிறாங்க அப்படின்னா doubt தான்

doubt டான விஷயம் தான் ஆஹ் எல்லா school லயுமே இப்போ வந்து காசு தான் முக்கியமாக அதுக்கு தகுந்த quality யான education அ வந்து எங்கேயுமே கொடுக்கல அப்படிங்கறதுதான் முக்கியம் என்ன பண்ணிட்டாங்கன்னா school ல வந்து full patten அயும் இப்போ வந்து மாத்தணும்~மாத்தினா தான் புள்ளைங்களோட வந்து எதிர்காலமும்நல்லா இருக்கும் book ல வர்றதை அப்படியே கேட்டா பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு usage உம் இருக்காது என்ன பண்ணணும்னா புள்ளைங்க வந்து யோசிச்சு எழுதுற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி question paper அ அவங்க ready பண்ணணும் இப்போ வர்ற காலத்துல TNPSCTET exam லாம் நிறைய வருது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிள்ளைங்கள தயார்படுத்தணும்னா question paper அ நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா

coorect ஆ இருக்கணுங்கறதையும் பாத்துக்கணும் இப்போ வந்து TNPSC exam ல முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அஹ் tenth pass பண்ணவங்க மட்டும் தான் அந்த அளவுக்கு எழுதிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாருமே TNPSC correct டா இருக்கணுங்கறதையும் பார்த்துக்கணும் ஒரு sixty-four post vaccancy இருக்குதுன்னா மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் எழுதுறாங்க exam அதுலேருந்து நம்ம தனியா வரணும்னா அதுக்கு நம்ம தகுந்த உழைப்ப போட்டா மட்டும் தான் நம்ம அதுல இருந்து வெளிய வர முடியும் அதே மாதிரி தான் எல்லா எர் exam க்குமே

ஆஹ் அந்த அளவுக்கு quality யான education அ வந்து நம்ம கொடுக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பிள்ளைங்கள ஒரு நல்ல school ல பிள்ளைங்க தகுந்த ஒரு education அ நம்ம கொடுத்தா மட்டும் தான் மட்டும் தான் அதுங்க வந்து ஒரு level க்கு மேல நல்லா ஆஹ் shine ஆகி வரமுடியும் இப்போ நாம வந்து ஒரு school ல படிக்க வைக்கிறோம் திடீர்னு நம்ம வேற school டக்குன்னு மாத்துறோம் அப்படின்னா அது ரொம்ப புள்ளைங்களுக்கு ரொம்ப இதா அஹ் unfair ஆ இருக்கும் நம்ம வந்து ஒரு school ல படிக்கிறோமா கடைசி வரைக்கும் நம்ம பசங்க அந்த ஸ்கூல்ல தான் படிக்கணுங்கறத ஒரு decide பண்ணிட்டு தான் நாம வந்து சேர்க்கணும் அதே மாதிரி தான் எல்லா விஷயத்தையுமே நம்மளுக்கு இது set ஆகுதான்னு பாக்குறத விட பிள்ளைங்களுக்கு வந்து இது வந்து correct டா இருக்குமா அப்படின்னு பார்க்கிறதான் வந்து correct டான விஷயமா இருக்கும் சில நேரம் நம்ம school ல வந்து சேர்க்கும்போது நம்ம வந்து நல்ல teaching இருக்கா அவங்க நல்லா சொல்லிக் கொடுக்கிறாங்களா ஆஹ் நம்ம புள்ளைங்க அங்க போனா நல்ல இதாக முடியுமா அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுகிட்டு தான் நம்ம வந்து சேர்க்கணும் பிள்ளைங்கள வந்து first லயே சேர்த்துட்டு சரியாகல பாக்கணும்னா அது ரொம்ப suffer ஆகுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆரம்பத்திலேயே நல்ல school லயோ நல்ல colleges அதேமாதிரி நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்த்தோம்னா easy ஆ இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு மூணு time விசாரிச்சுக்கலாம் அந்த school ல எப்படி இருக்கு coaching centre எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டோம்னா பிள்ளைங்களுக்கும் easy யா இருக்கும் நம்மளுக்கும் வந்து ஓரளவுக்கு இதா இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பிள்ளைங்களுக்கு வந்து எது okay அப்படின்னு நம்ம வந்து நல்லா தெளிவா விசாரிச்சிகிட்டு தான் எந்த decision வேணாலும் எடுக்க முடியும் அதே மாதிரி தான் ஆஹ் இப்போ வந்து நிறைய school என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி நிறைய swimming class இருக்கு நிறைய நாங்க yoga class இருக்கு நீங்க இவ்வளோ fees கட்டுங்க அதுக்கப்புறோம் நீங்க எந்த fees உமே கட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய என்ன பண்றாங்க school லயுமே admission போடும்போது சொல்றாங்க ஆனா school பாதியிலே இருக்கும் போது எங்களுக்கு வந்து இதுக்கு amount கொடுத்தாகணும் இதுக்கு நீங்க amount கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இடையில நிறைய காசு வாங்குறது நிறைய நடக்குது அது வந்து கண்டிப்பா தவிர்க்கக்கூடிய தவிர்க்கணும் நம்ம ஏன்னா நம்ம encourage பண்ண பண்ண தான் அவங்க வந்து அஹ் காசு கேக்க ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம எல்லாரும் அந்த school அ சேர்க்காம இந்தமாதிரி இது பண்றாங்க அப்படின்னு நம்ம இது பண்ணிட்டோம்னா அப்புறம் automatic ஆ அவங்க வந்து மாறிடுவாங்க அதுனால நம்ம இடையில நம்ம encourage பண்ணாம விட்டுடனும் இடையில காசு கேட்டாங்கன்னா நாங்க தான் first amount கட்டிட்டோம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா automatic ஆ அவங்க என்ன சொல்லிடுவாங்க okay அப்படின்னு விட்ருவாங்க அதே மாதிரி பல school லயும் வந்து சில school லலாம் சொல்ல முடியாது சில school ல என்ன பண்றாங்கன்னா நல்ல education நமக்கு நல்லா கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு வந்து

ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நாம அந்த மாதிரி school அ தேடி நம்ம கண்டுபிடிச்சி நம்ம பசங்கள சேர்க்குறது தான் ஒரு விஷயம் இப்போ அந்தமாதிரி நம்ம school சேர்த்துட்டோம்னா பிள்ளைங்களுடைய life அ பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல அதுக்கு அதுக்காக அதுக்காக தான் அது வந்து ஓரளவுக்கு நல்லா settle ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு இதாயிடும் அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும்னா starting லயே நமளுக்குத் தகுந்த school பிள்ளைங்களுக்கு தாவது ஒரு school லா பார்த்து நம்ம சேர்த்தா தான் நம்ம வந்து ஒரு பிள்ளைங்கள ஒரு level க்கு கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு easy யா இருக்கும் அதே மாதிரி தான் நாம என்ன பண்றோம்னா இப்போ பசங்க first starndad படிக்குதுங்க அப்படின்னா

ஏன்னு வச்சிக்கோங்களேன் இப்போ ஒரு ஒரு school அ என்ன பண்ணுவாங்க புள்ளைங்க நல்லா settle ஆகி friends அந்த atmosphere எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் திடீர்னு என்ன பண்ணுவாங்க அந்த school சரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த school க்கு மாத்துவோம்

அந்த அந்த school புடிக்காம போயி அதனுடைய education னுமே அதுகளுக்கு வந்து ரொம்ப இதாயிடும் அதே அதே வந்து அது சரி நமக்கு இதுதான் correct னு இந்த பிள்ளைங்க வந்து படிச்சு ஓரளவுக்கு கொண்டு வரும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தது வேற school க்கு மாத்துவோம் வேற school க்கு மாத்தும்போது என்ன ஆகும் பிள்ளைங்களுக்கு வந்து

அதுகளுக்கு pikc up ஆகுறதுக்கு ரொம்ப அஹ் சிரமமா இருக்கும் இந்த school ல இருந்து அந்த school அந்த school மாறிட்டே இருந்தோம்னா அதுங்களுக்கு ஒரு mind thought ஏ ரொம்ப disturb ஆயிடும் நம்ம என்னடா வந்து மாத்திட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு mind அவங்களுக்கு அதனால நம்ம என்ன பண்ணணும்னா starting ஏ ஒரு school ல fix பண்ணிட்டோமா நம்ம பசங்க இங்க படிச்சா தான் correct டா இருக்கும் அப்படின்னு நம்ம first ஏ ஒரு thought டை நம்ம fix பண்ணிக்கணும் fix பண்ணா மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ வரும் காலத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போயே நிறைய competition இருக்கு இப்போவே ஒரு six hundred six hundred போச்சுன்னா மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் apply பண்றாங்க நிறைய போக போக என்னன்னா அடுத்து நம்ம generation என்ன ஆகும் அடுத்த genaration எல்லாம் ஆறாயிரம் post இருக்குன்னு பார்த்திங்கன்னா பத்து லட்சம் பேர் post அ apply பண்ற மாதிரி ஒரு situation வரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இப்போவே நம்ம புள்ளைங்களுக்கு நல்ல ஒரு education அ கொடுத்தா தான் ஆஹ் புள்ளைங்க வந்து ஓரளவுக்கு நல்லா settle ஆகுறதுக்கு correct ஆ இருக்கும் அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் starting கே பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு education அதுங்களுக்கு வந்து நல்லா settle ஆகுற மாதிரி நம்ம பார்த்து நம்ம கொடுத்தோம்னா அதுங்க வந்து ஒரு அளவுக்கு நல்லா settle ஆகி அதுங்க வருங்காலத்தில நல்லா இருக்கும் ஆனால் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு education இப்போ இருக்குற education லாம் நம்மளுக்கு வந்து எல்லா ரொம்ப competition னா தான் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விசாரிச்சுகிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு படிப்பையும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் அமைச்சு கொடுக்குறது நம்மளுடைய கடமை தான் படிப்பு தான் முக்கியம் படிப்பு இருந்தா மட்டும்தான் நம்ம நல்லா life அ கொண்டு போக முடியும் thank you hi ஜெயந்தி எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் தீபா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் இப்ப பிள்ளைங்க எல்லாம் school பொங்கல் leave வருது எங்க போலாம்னு idea

ஆமா பிரியங்கா இப்ப எல்லாம் எங்க entertain பண்றாங்க நம்மளால நம்ம பிள்ளைகள entertain பண்ணாலும் கூட்டிட்டு போவோம் இப்பெல்லாம் entertainment ங்கிறதே பிள்ளைங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சு பிரியங்~ அஹ் தீபா ஆமா என்னன்னா ஆஹ் இப்ப நீ இப்ப கோயிலுக்கு கூட்டிட்டு போறது பெரிய விஷயம்தான் இப்ப உள்ள பிள்ளைங்க யாரு போறா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 ஆஹ் வ~ வயசானவங்களா இருந்தாலும் சரி அந்த phone க்கு அடிமையாகி அவங்க வந்து அதுக்குள்ள தள்ளப்பட்டுடறாங்க அதனால வந்து ஒரு வெளிய போய் enjoy பண்றது அந்த entertainment அது எதுவுமே நம்ம இருக்கமாட்டேங்குது மத்தபடி வெளிய பார்க்கும் போதே இருக்கமாட்டேங்குது ஆமா பொழுதுபோக்குன்னு உள்ள வார்த்தையே மறைஞ்சிட்டுதான் வருது சொல்லப்போனா முன்னால எல்லாம் நமக்கு ஒரு காலாண்டு, அரையாண்டு leave ல ஒரு பத்து நாள் leave கொடுத்தாங்கன்னா பெரியம்மா வீட்டுக்கு போவோம் இல்லைன்னா மாமா, மாமி வீட்டுக்கு போவோம் பத்து நாள் அங்க இருப்போம் அங்க பக்கத்துல கிராமங்கள்ல போவோம் ஆஹ் அங்குள்ள மாங்காயோ எதாவது பறிச்சி கொய்யாப்பழம் ஏதாவது பறிச்சு சாப்பிடுவோம் இல்லைன்னா பக்கத்துல குளங்கள் இருக்கும் கிராமங்கள்ல அங்க போய் குளிச்சு நீச்சல் பயிற்சி கூட கத்துப்போம் ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க வீட்டிலேயே இருக்கிறதுனால எதையுமே அவங்களால கத்துக்கவும் முடியாது அவங்க வந்து எப்பவுமே ஒரு phone ல ஒரு game ஏத்திக்கறாங்க அந்த game லயே விளையாடி விளையாடி அவங்க நேரத்தை செலவு பண்றாங்களே தவிர

ஆனா நான் முன்னாடி வீட்ல இருக்கும்போது school போயிட்டு வருவோம் என்ன ஞாபகத்துல இருப்பான்னு தெரியாது வந்த உடனே எனக்கு mobile தாங்க game விளையாடணும் அந்த மாதிரிதான் கேட்பானே தவிர அவன் வந்து நான் அடுத்து tuition போறேன் படிக்கிறேன் அந்த மாதிரின்னு வந்து அவன் சொல்லவே மாட்டான் பாத்துக்க ஏன்னா அவனுக்கு வந்து அந்த mobile ல வந்து பசங்க இப்ப சின்ன பிள்ளைங்க எல்லாம் addict ஆயிட்டாங்க, இப்ப சாப்பாடு குடுக்கணும்னா உடனே mobile ல குடுக்குறாங்க ஆஹ் உடனே வந்து அவங்க வந்து இது ஆயிடறாங்க அப்படி வந்து நம்ம வந்து ஆஹ் அஹ் குழந்தைகளுக்கும் mobi~ அது வந்து ஒரு பொழுதுபோக்கு ஆயிடுச்சு mobile வந்து ஒரு பொழுதுபோக்கு ஆயிடுச்சு அவங்களுக்கு ஆமா இப்ப எல்லா குழந்தைகளும் அப்படித்தான் இருக்காங்க ஆனா அப்படி பண்றது நல்ல ஒரு விஷயமே கிடையாது அவங்களுடைய எதிர்காலத்தைதான் அவங்க கெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஆஹ் full time படிப்புன்னு சொல்றதே விட அவங்க இவ்வளவுதான் படிச்~ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்றாங்க tuition போயிட்டு வர்றாங்க extra class போறாங்க அதுபோக நமக்கு அவங்களுக்கு வந்து உடல் ரீதியா வந்து ஒரு விளையாட்டை கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு நல்ல ஒரு மன ரீதியில ஒரு ஆஹ் fresh ஆ feel பண்ணுவாங்க இல்லன்னா என்ன ஒரே இடத்துல முடங்கி போயிருவாங்க அதனால அவங்களுக்கு

அஹ் ஒரே இடத்துல ஒரு room இருந்தாங்கன்னா ஒரு phone ல game install பண்ணி விளையாடிட்டே இருக்காங்க அதனால அவங்களுக்கு தண்ணி குடிக்க மறந்திடுறாங்க நேரத்துக்கு நேரம் சாப்பிடுறதை மறந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த கண்ணு பார்த்து பார்த்து என்ன ஆகுது குறைபாடு ஆயிடுது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 நாப்பது வயசு தாண்டும் போது அவங்களுக்கு என்ன ஆகும் பார்வை குறைபாடாகும் இந்த மாதிரி problem த்துல தள்ளதான்படுறாங்க அது வந்து இப்ப உள்ள பெற்றோர்களுக்கு வந்து புரியமாட்டேங்குது ஆஹ் கண்~ கண்ணு தெரியலயா உடனே ஒரு கண்ணாடி model ல வாங்கி கொடுத்து ஒரு fashion போல பயன்படுத்திக்கிறாங்க ஆனா பழைய காலத்துல எல்லாம் ஒரு ஐம்பது, அறுபது வயசு ஆன பிறகுதான் அந்த பாட்டி தாத்தா எல்லாம் கண்ணு மங்கலாகுன்னு சொல்லிதான் கண்ணாடியே use பண்ண ஆரம்பிப்பாங்க இப்ப அதெல்லாம் அப்படியே குறைஞ்சிட்டு வந்தாச்சு

ஆஹ் இப்போ வந்து ten days leave ன்னா பக்கத்து வீட்டிலே போய் பிள்ளைங்க கூட இருந்து விளையாடி அந்த மாதிரி time spend பண்ணுவாங்க இப்போ எல்லாம் பிள்ளைங்க எங்க எங்க தீபா பிள்ளைங்க பக்கத்துல எல்லாம் விளையாட போறாங்க சொல்லு விளையாடவே போக மாட்டாங்க ஏன்னா parents வந்து இப்போ வந்து பிள்ளைங்களை வந்து அடுத்த வீட்டுக்கே போக கூடாது அந்த ஒரு situation ல அப்பிடியே வீட்டுக்குள்ளேயே வச்சு வச்சு வளர்க்கிறாங்க புரியுதா அதனால வந்து அவங்க வந்து ரொம்ப ஆஹ் என்ன சொல்றதுன்னா ஆஹ் stress க்கு ஆளாகுறாங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து பிள்ளைங்க வந்து ஐயோ அம்மா சொல்றதை கேட்டு வளரணும் அம்மா சொல்றது இல்லைன்னா அம்மா பேச மாட்டாங்க அம்மா அடிப்பாங்க முன்னாடி உள்ள பிள்ளைங்க அப்படி இல்லை அம்மா வந்து சின்ன கூலி வேலைக்கு போவாங்க வெளியே வந்து விளையாடி time spend பண்ணுவாங்க இப்ப எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது இப்ப எல்லாம் வெளியவே விட மாட்டேங்கிறாங்க இந்த விளையாட்டெல்லாம் அப்படியே சுத்தமா மறந்~ மறந்திருச்சு இப்ப cricket, crticket உ ஆஹ் அந்த game விளையாடுறது எல்லாமே சுத்தமா மறந்திருச்சு ஆமா அவங்களுக்கு அதை சொல்லும் போது அவங்களுக்கு கோபம் வர்றது மன அழுத்தத்துக்கு ஆளாகுறாங்க அப்படி இல்லாம ஒரு friendly யா சொல்லும் போது அவங்க easy யா எடுத்துப்பாங்க குழந்தைங்க

அதே மாதிரி இப்போ leave வருதா ஒரு சின்ன நீங்க சொன்னீங்கல்ல அந்த starting ல கோயிலுக்கு போகணும்னு அதை மாதிரி ஏதாவது ஒரு சுற்றுலாத்தலம் போலாம் அதே மாதிரி ஆஹ் விளையாட்டு பூங்கா இருக்கு ஆஹ் மிருககாட்சி சாலைகள் இருக்கு அங்கெல்லாம் கூட்டிட்டு போகும்போது புதுப்புது அனுபவங்கள்தான் அவங்களுக்கு இன்னும் கிடைக்கும் அதே இது ஆஹ் அவங்களுக்கு அந்த ஆஹ் மிருக~ விலங்குகள் பறவைகள் பார்க்கிற அனுபவம் அதேமாதிரி சுற்றுலாத்தலங்கள் நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்கு அந்த மாதிரி பார்க்கும் போது ஒரு சவாரி படகு சவாரி இருக்கு இந்த மாதிரி போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் சந்தோஷமா enjoy பண்ணிட்டு அவங்க பள்ளிக்கூடத்திலேயும் போய் கதைகளை சொல்லுவாங்க அதை சொல்லும் போது அடுத்தவங்களுக்கு நம்ம அது போகணும் போய் பார்க்கணும் அப்படின்னு பிள்ளைங்களும் ஆஹ் பெற்றோர்ட்ட போய் கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு இதைக் கொடுக்கும் போது ஆஹ் அவங்களோட பொழுதுபோக்கும் நல்லா இருக்கும் உடம்புக்கும் மனதளவுல ஆரோக்கியமாவே இருக்கும் ஹம் ஆமா தீபா இப்ப வந்து முன்னாடி உள்ள பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா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 தனித்தனி computer அ கொடுத்து அதுல வந்து பிள்ளைங்களை வந்து அந்த mental torture ல இப்ப PT இப்பவும் எட்டு மணி நேரம் school ல இருக்குன்னா அதுல one hour ஆச்சும் பிள்ளைங்க கண்டிப்பா entertainment பண்ணா தான் பிள்ளைங்களுக்கு stress இல்லாம இருக்கும் ஆனா அவங்க வந்து அதெல்லாம் teachers க்கு வந்து அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது இப்ப பிள்ளைங்க வந்து anytime படிச்சிட்டே இருந்தா பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் அதை வந்து அவங்க இது பண்ணாம ஒரு PT period அ கூட PT period ல கூட ஒரு entertainment ஏ குடுக்க மாட்டேங்குறாங்க அதே மாதிரி இந்த பிள்ளைங்க ஹம் அது வந்து ஒரு தவறான கருத்து என்னன்னா அவங்களுக்கு ஒரு காலையிலே ஒன்பது மணிக்கு போறாங்க சாயங்காலம் அஹ் நாலு மணி முடியுதுன்னா அவங்களால தொடர்ச்சியா அவங்களுக்கு அந்த cla~ class அ வந்து கவனிக்க முடியாது இப்ப நம்மளா இருந்தாலும் ஒரு வேலையை செய்யறான்னா தொடர்ச்சியா அந்த வேலையை செய்யும்போது நம்மளே அலுத்துரும் அந்த மாதிரி குழந்தைகளோ யாரு யாரா இருந்தாலும் அப்படித்தான் செய்யணும் ஒரே வேலையை தொடர்ச்சியா யாராலயும் பண்ண முடியாது இடைப்பட்ட வேலையில ஒரு அந்தந்த break இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கும் அது கொஞ்சம் ஆஹ் mind அளவுல relaxation ஆ இருக்கும் ஒரே இதை தொடர்ச்சியா பண்ண பண்ண அவங்களுக்கு மன அழுத்த ம்தான் கூடிட்டே இருக்கும் அத அதனாலதான் அவங்க அரசாங்கமே அவங்களுக்கு ஆஹ் physical education ஏதோ ஒரு இதே கொண்டு வந்தாங்க அவங்க class ஏ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 ஆமா தீபா முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா book reading அடுத்து வந்து இந்த நம்ம songs எல்லாம் கேட்டு அந்த மாதிரி entertainment பண்~ பண்ணாங்க ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்லை book reading ஏ மறந்திருச்சு யாருமே யாருமே இப்போ library போய் நூலகத்துல போய் book எல்லாம் எடுக்காம எடுத்து படிக்கவே மாட்டேங்குறாங்க இப்ப முன்னாடி எல்லாம் எங்க வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய தாத்தாமார்கெல்லாம் போய் உட்கார்ந்துட்டு ஆஹ் full ஆ வந்து இது படிச்சுட்டே இருப்பாங்க full ஆ என்ன சொல்றது அஹ் அஹ் book news பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும். TV அப்பிடி இருப்பாங்க ஆனா இப்ப வந்து என்னன்னா அப்படி கிடையாது இப்ப வந்து யார் அந்த library க்குள்ள போயிருந்து ஆஹ் தாத்தாமார்கெல்லாம் கூடிப்போயிருந்து time spend பண்ணியாச்சுன்னு யாருமே கிடையாது எல்லாரும் இப்ப வந்து வெளிய இருந்துட்டு தனித்தனியா bus stop ல போய் இருந்துட்டு வேலை பாக்குறாங்க அந்த அந்த entertain~ அது வந்து entertainment கிடையாது இப்ப எல்லாரும் கூடி சேர்ந்து நம்ம ஒண்ணுக்கு ஒண்ணு பேசி இந்த கதை அந்த கதை அப்படி இப்படின்னு பேசியிருந்தா அது ஒரு entertainment ஆ இருக்கும் இல்ல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

phone இருந்தா phone லயே எல்லாம் வந்துரும் phone லயே எல்லாம் பார்த்திடலாம் முன்னாடியெல்லாம் பள்ளிக்கூடத்துல ஒரு கட்டுரை பேச்சு போட்டி அந்த மாறின்னா தலைப்பு குடுத்தாலே நூலகத்தை தேடி தான் ஓடி வருவாங்க இப்ப என்ன பண்றாங்க ஒரு phone இருக்கு phone ல தேடினா எல்லாம் கிடைக்கும் அப்படி ஒரு mentality ல வந்து அவங்க full லா அதிலேயே எல்லாம் பாத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படியே அவங்க அந்த நாகரீகம் வளர்றது நல்லது தான் எவ்ளோ நம்ம தொழில்நுட்பம் வளர வளர அதனோட தீமைகள் வந்து மக்களுக்கு புரியமாட்டேங்குது ஏன்னா ஒரு technology பொறுத்தவரைக்கும் நல்லதும் இருக்கும் தீங்கும் இருக்கும் அதை வந்து நம்ம எந்த முறையில பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது அது அதை வந்து எல்லாரும் எடுத்துரைக்கிறதுலதான் இருக்கு நம்ம குழந்தைங்க சின்ன வயசுலயே ஆஹ் நூலகத்துக்கு போய் ஒரு book எடுத்து co~ comedy book இருக்கு கதைகள் இருக்கு எல்லாமே அதுக்கு ஏத்த மாதிரி சமையல் book இருக்கு அந்த மாதிரி பல்வேறு துறைகள்ல இருக்கிறதுனால அதை எடுத்து அவங்க வாசிக்கும்போது அவங்களோட